கெட்டிற்கு காம்பவுண்டுக்கு பின்னாடி கொன்ஜோ பணமரோல நிக்குது.

இது கிறிஸ்டியன் சர்ச்சு மேலே வந்து நெறைய வைட் கலர்ல லைட்ல வெச்சிருக்காங்க.

இதோ பிளாக் கலர் சட்டை போட்டுட்டு போன் பேசிட்டு ஒரு ஆளு உக்காந்துட்டு இருக்காங்க. நாலு போட்டோ வச்சிருக்காங்க.

மண்ணுல குட்டி குட்டியாட்டு புல்லு மொழச்சிருக்கு.

ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பர்ப்பிள் கலர் ஷர்ட் போட்டவரு வந்து படில உக்கார்ந்திருக்காரு.

இந்த சைடுல ஒரு பில்டிங்ல எ மூணு ஜன்னல்ருக்குது.

அப்புறொ மேல படியிலென்டி கீழ எறங்கி ஒரு ஆள் போயிட்டு இருக்காங்க அதுக்கு கீழ ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க.

இங்க பெரிய மரம் செடி எல்லா இருக்கு.

ஒரு பைக்குல ஒரு லைட் ப்ளூ கலர் சட்ட போட்டுடு ஒரு ஆள் போயிட்டிருகாங்க.

இங்க நிறைய ஒய்ட் கலர் டிரஸ் போட்ருக்காங்க ஒரு ஆண்டி கிரீன் கலர் டிரஸ் போட்டு நிக்கிகாங்க.

நறிய எல்லோ கலர்ல பஸ் விட்ருக்காங்க ரோகினின்னு பேர் போட்டு.

சைடுல கிரீன் கலர்ல ஒரு பில்டிங் இருக்கு.

அப்புறம் மூணு பெரிய கண்ணாடி இருக்குது. ஒரு சானிடைசர் மாரி ஒரு டீஸ் இருக்குது.